அதை அதுக்கு வந்து, எல்லாருமே இப்ப வந்து exams போட்டித் தேர்வுல ரொம்ப ஆஹ் இதா கடினமாக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு paper ல ரெண்டு exam வச்சுருக்காங்க. அதனால அதுக்கும் அதுலயும் நம்ம பிள்ளைங்க வந்து அஹ் முன்னிலையில வைக்கணும்ன்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறாங்க. அந்த வேலைக்கு கண்டிப்பா போகணும் உள்ள ஆஹ் பிடிவாதத்துல bank examcentral government government exam அது மாதிரி TNPSCvillage officer அந்த மாதிரி எல்லாம் ஒரு exam railway exam எல்லாத்தையுமே attend பண்றாங்க. எல்லாத்தையுமே எழுதி நல்ல பல துறைகள்ல வந்து சாதனை படைக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா job போனாதான் நமக்கு நம்மளால முடியும்ன்னு சொல்லிட்டு எத்தனை பேரு,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 ஹம் அப்பா மட்டும் வேலைக்குப் போவாங்க. அவங்க வந்து, குடும்பத்த தொடர்ந்து பாத்து~ பாத்துப்பாங்க எல்லா செலவுகளையும் பாத்துப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வருமானம் இல்லாட்டாலும் அவங்க வந்து அதுதான் பாக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கும் ஆனா, இப்ப உள்ள காலத்துல வந்து அஹ் அஹ் அப்பா போனாலும், அம்மாவும் போணும். போனா தான் கொஞ்சம் family ய பாத்துக்க முடியும்ல சூழ்நிலை வந்து எல்லா இடமும் வந்துட்டு. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா? ஆஹ் அம்மா, அப்பாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் மூலம், கொஞ்சம் குடும்பத்த தொடர்ந்து run பண்ணலாம்னு உள்ள எண்ணங்களுக்கு வந்து, எல்லாருமே உள்ளாயிட்டாங்க. அதே போல அஹ் நிறைய பேரு எத்தனையோ பேரு வந்து ரொம்ப கடன் பிரச்சனை தாங்காம நிறைய இப்போ வியாதிக்குள்ளான நிறைய கடன் பிரச்சனை வந்துரும் அந்த மாறி நிறைய கடன்கள் பெருகுறதனால என்ன பண்றாங்க இங்குள்ள வருமானம் பத்தாத ஒரே காரணத்தினால வெளியூர் வேலைக்கு போறாங்க. அதனால வெளியூர் வேலைக்கு போறதுனால அவங்க வந்து குடும்பத்த அஹ் பார்க்க முடியாது. குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை எதுவுமே அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள் எதுலையுமே அவங்க கலந்துக்க முடியாது. அவங்க ஊரு விட்டு ஊர் ஊர்ல தாண்டி வேலை பாக்கறாங்க. ஆனா, அங்க இருந்து ஒரு phone மூலமா மட்டும்தான், அவங்க கிட்ட பேச முடியுமே தவிர, அவங்களால எந்த ஒரு ஆஹ் எவ்வளவு தான் சந்தோஷப்பட்டு அவங்க சிரிச்சு பேசினாலும் அஹ் மனதளவுல அவங்க வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கும் நம்ம குடும்பத்துக்கூட பொய் இறுகளையே அஹ் குழந்தைங்க கூட சந்தோஷமா இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படி எத்தனையோ பேர் வெளிநாட்டு வாழ்க்கைய தேடி, ரொம்ப ஒரு அஹ் சோகமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி அவங்க ஆனாலும், அந்த வேலையை அவங்க சந்தோஷமா ஏத்துக்குறாங்க.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 நம்ம அரசாங்கத் துறையிலேயும் வந்து அஹ் நிறைய பேரு அஹ் படிக்காதவங்களும் என்ன பண்ணுவாங்க, சுயதொழில் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு அஹ் படிச்சிருக்க மாட்டாங்க. தையல் machine கத்துப்பாங்க, கைவினை பொருட்கள் செய்யறது. அதே மாதிரி,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 அதுக்கு வந்து அஹ் நம்ம அவங்க ஒரு சின்னச் சின்ன வேலைகள் செய்யிறது கூட அஹ் அந்த அளவுக்கு government ல support இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதாங்க. இப்ப உள்ள காலத்துல வந்து, எல்லாமே govern~ government வேலைனாலே அஹ் இந்த இது என்ன சொல்றது? doctor ஆ இருந்தாலும் சரிதான். government வேலைக்காரங்க வந்து ரொம்ப வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு நாள். government ல அஹ் வேலை பாக்குறவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மெத்தனமா இருப்பாங்க. இப்ப தனியார் hospital லன்னா நம்ம பணம் குடுத்து பாக்குறதுனால அவங்க வந்து, நல்லா பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருதுன்னா? அவங்க கொஞ்சம், என்ன சொல்றது? மெத்தனம் ஆகிரும் அவிங்களுக்கு அஹ் பார்க்கலாம் அவ்வளவுதான். அப்படி யோசிப்பாங்க. அதே போல வந்து teachers மார்களும் அப்படிதான்,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 அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிதான், எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப உள்ள teachers மார்களும். அதுபோல இந்த corona வோட teachers மார்கல்லாம் என்னது எங்களுக்கு salary குறைவு, salary கூட்டி தரணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஹம் போராட்டமே பண்ணாங்க.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

மக்களை வந்து, நல்லா நன்மை செய்யணும் அதை யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்ம என்னத்த பண்ணணும் அப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர நம்ம நன்மை நன்மை பண்ணணும். அப்பதான் இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து, நம்மளை போல இருப்பாங்க, அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதே போல, சிலவங்களுக்கு government வேலை கிடைக்கும். அப்ப யார~ இப்ப வந்து TNPSC லயும் சரிதான். ஏதோ ஒரு village office லயும் சரிதான் அப்ப நம்ம இப்ப கேக்கேன் அவங்கள்ட்ட. அதை நீங்க எப்படி அந்த வேலை எடுப்பீங்க? எப்படி, என்ன பண்ணணும்? எப்படி படிக்கணும்? max ~ சிலவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சிலவங்க வந்து அந்த பொறாமை தன்மையிலேயே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்னத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு? சொல்லிக் கொடுத்து, அவங்க முன்னேறிருவாங்களோ?

நல்ல மாதிரி இருக்கணும். அப்படிதான் எல்லாருமே maximum உள்ளவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால, இந்த காலத்துல வந்து ஹம் இந்த இது படிச்சாதான் பெருசுன்னு கிடையாது. நம்ம talent தான். படிச்சாலும் இப்ப ஒரு degree முடிச்சாலும் நம்ம ஒரு வேலைக்கு போகணும்ன்னா,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 அப்படி உள்ளவங்களும் இருக்கத்தான் இந்த காலத்துல செய்யாங்க. நம்ம யாரையுமே பத்தி பொறாமை படக்கூடாது. நம்ம வளர்ந்தோம்னா, நாளைக்கு அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களும் வளர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சாலே இந்த, இந்த உலகத்துல வந்து எல்லாருமே நல்லா வாழ்ந்திரலாம் நல்லா இருந்திரலாம். பார்த்தீங்களா அக்கா? ஆமா, அபிஷா. அஹ் இப்ப வந்து எவ்வளவுதான் வேலைகளுக்கு வந்து எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்களே தவிர அவுங்க வந்து, ஒருத்தவங்க நல்லா இருந்தா, இன்னொருத்தங்க அஹ் நல்லா போட்டிகள்லயே வந்து பொறாமை வந்துருச்சு இப்ப எல்லாமே. முன்னால வந்து, எல்லாருமே நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக எல்லாருமே ஒவ்வொரு வேலைகளைத் தேடிப் போனாங்க. ஆனா, இப்ப ஒரு வேலையில இருந்துட்டு இன்னொரு வேலையை compare பண்ணுவோம். அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கு. நல்ல ஒரு அஹ் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு leave குடுக்கறாங்க. அந்த மாதிரி ஆசைப்படறதுலனாயே நமக்கு அது மனசுல வந்து ஒரு பொறாமை எண்ணம் தான் எல்லாருடைய வந்து உருவாகுது. அதனாலேயே வந்து, அஹ் அவங்க யாருமே சொல்லிக் கொடுக்கிறது, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வேலைக்கு போனா, இன்னொரு வேலையில் உள்ள அஹ் இது சொல்லிக் கொடுக்க மாட்டான், அது உண்மைதான். எங்க அவன் நம்மள~ இதை வந்து, நமக்கே ஒரு நம்ம வேலையே நமக்கு இல்லாமல் போயிருமோன்ற பயத்திலேயும், பொறாமையிலயும் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கறாங்க. சரி, அபிஷா. வைக்கிறேன்.

hello அக்கா என்ன பண்றீங்க சும்மாதான் இருக்கேன் நிவேதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்கா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க இருக்கேன் ஏதோ இருக்கேன் என்ன பண்ண சொல்ற

ஆமா ரொம்ப bore ஆ போகுது வாழ்க்கையே ரொம்ப எரிச்சலா வருது நிவி உனக்கு எப்படி போகுது same feeling தான் but இருந்தாலும் okay போணும் உம் என்ன பண்றது அவ்வளவுதான் உம் தம்பி பாப்பா என்ன பண்றாங்க நல்லாருக்காங்களா எல்லாரும் நல்லாருக்காங்க நிவி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா வீட்டுலதான் இருக்கோம்

உம் நானும் சாப்பிட்டேன்டா பிள்ளைங்க school க்கு போயிருச்சுக அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கேன் என்ன பண்ணேன்னு தெரியாம உம் சாய்ந்திரம் வந்துருவாங்கல்ல வந்தவுடனே jolly யா விளையாண்டுட்டு இருப்பீங்க ஆமா jolly யா விளையாடுவோம் அப்புறம் என்ன செய்வீங்க அப்புறம் என்ன பண்ண சொல்றேன் அவ்வளவுதான்

அவங்க வந்துட்டாங்கனாவே பொழுது நல்லா போயிரும்

உம் சரி அப்புறம் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல நானும் அம்மாவும் TV பார்த்திருக்கோம் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க அக்கா

இந்த பிள்ளைங்க போ~ காலையில இருப்பாங்கல்ல ஒண்ணும் பண்ண முடியாது newspaper பார்க்க முடியாதா

ஓ சரி சரி அஹ் நீ உங்க வீட்டுல எல்லாம் newspaper வாங்குவீங்களா என்ன அஹ் வாங்குவோம் அக்கா இப்ப இந்த group four exam க்காண்டி படிக்கேன் இல்ல அஹ் நானும் அதுக்காகத்தான் வாங்க start பண்ணேன் இந்த exam க்காக எல்லாம் தேவைப்படுது நிறைய questions போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன்

அதை இப்ப வாங்கிப் படிச்சாதான் நம்ம அதுக்கப்புறம் படிக்க கொஞ்சம் easy யா இருக்குன்னு இப்ப மட்டும் வாங்கி படிப்பேன் இப்ப கொஞ்சம் நிறைய போடுவாங்கல்ல அஹ் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து இது போட்டுட்டே இருப்பாங்க நிறைய questions போடுவாங்க answer உம் solve பண்ற மாதிரிலாம் போடுவாங்க

அதனால வந்து வாங்கி~ வாங்க ஆரம்பிச்சது அதனால daily இப்ப வந்து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

ரெண்டுமே இன்னைக்கு துணிவு வாரிசு அதுவே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

ஒ சரி சரி சரி சரி

ticket கிடைக்கணும் இல்ல

அதனால இப்ப ticket லாம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது உம் அந்த படம் பாக்க போயிட்டு ஒரு பையன் இறந்துட்டான் போல நிவி இன்னைக்கு ஆமா அக்கா பாத்தீங்களா நீங்க ஆமா நானும் பாத்தேன் பாவம் அவுங்க அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்க அவன

அது அந்த bus ல ஏறி ஆடணும்னு யாராவது சொன்னாங்களா உம் தேவையில்லாதது இதெல்லாம்

அஜித்துக்கே புடிக்காதுதான் இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு யாருமே இல்லையாம்ல அந்த பையனுக்கு அப்படியா இல்லை அவங்க அம்மா இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படியா யாருமே இல்லைன்னுதான் கேள்விப்பட்~ இல்லை அவுங்க அம்மா இருக்கிற மாதிரி சொன்னாங்க அவுங்க அம்மா news லலாம் பேட்டி கொடுத்துட்டுதான் இருக்காங்க

அப்படி spot லயே இறந்துட்டான் போல அய்யோயோ அஹ் அதாவது அவனுக்கு family இருக்கு அவங்க வீட்டுக்கு இவன் தான் ஒரு பையன் போல

பாவமா இருக்கு ச்சை இப்படித்தான் பண்ணுவாங்க என்ன செய்ய பண்றாங்க இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாதது வயசு பசங்களுக்கு

ஆமா எதாவது ஒரு படத்துல ஒண்ணு கண்டிப்பா நடந்துருது அதை பாக்கத்தான் நமக்கு அப்படியே tension ஆகுது

இந்த ஒரு ஒரு time வந்து அந்த பாலாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் விழுந்துட்டான் ஆமா யார் படத்தப்பா தெரியலே எனக்கு

இப்போவும் ஒரு பையன் என்னடான்னா

அஹ் இதே அஜித் படம்தான் விழுந்துட்டான்

அவருக்கே பிடிக்காது இவுங்களுக்குலாம் என்ன பண்ணிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க

ஆமாப்பா பையன் super ஆ இருக்கியான் நல்ல பையனா இருக்கியான் ஆமா என்ன செய்ய உம் காலையிலேயே first show க்கு போயிட்டாங்க போல பயங்கரமா வெடி வெடிச்சு கொண்டாட்டமா கொண்டாடி இருக்காங்க உம் அதான் எங்க பாத்தாலும் இந்த news உம் ஹம் உம் இந்தா இனி படம் முடியற வரை அப்படியேதான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படித்தான் பண்ணுவாங்க எதாவது அது இதுன்னு போடுவாயிங்க

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு இந்த ஏதாச்சும் song status போடுறது இதுவாதான் இருக்கும் வேற என்ன செய்ய ஆமா அய்யோ பாட்டு ஆனா பாட்டுலாம் first நல்லா இருந்துச்சுல

பாட்டு ரெண்டு படத்திலயுமே நல்லா இருந்துச்சு விஜய் படத்துல நல்லா தான் இருந்துச்சு அஜித் படத்துலயும் நல்லா தான் இருந்துச்சு

பண்ண இப்போ கடைசியா போய் பார்ப்போம்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 ஓ சரி சரி சரி சரி இதே news அ பார்க்கவே பயமா இருக்கு நிவி ஆமா அக்கா

அத பார்த்தாலே நமக்கு ஒருமாறி automatic ஆவே பயமா இருக்கு இல்லை தேவையில்லாம அவங்க இது பண்ணிட்டாங்க

ரொம்ப அநியாயம் பண்ணுவாயிங்க ஆனா பசங்க தெரியுமா உம் உம் ஒரு நாள் அப்படிதான் இருக்கு ஒரு படம் release ஆகும்போது பக்கு பக்குனு இருக்கும்

நான் சாப்பிட்டேன் நிவி காலையிலேயே சாப்பிட்டுதான் உட்கார்ந்து இருக்கேன்

சாப்பிட்டுட்டே news அ பாக்குறீங்களாக்கும்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

உம் இன்னைக்கு இதுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு உம் அப்படியா

பார்றா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

இப்பதான் தெரியலே ஷாருக்கான் action hero இல்லையா நல்லா நடிப்பான் தெரியுமா பார்த்திருக்கேல்ல

படம் படம் நடிச்சா நிறைய சம்பளம் என்னக்கா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

உம் பரவாயில்லை

ஆனா பொங்கல் time ல சொல்லியிருந்தாங்க என்னன்னு தெரியலே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 தெரியலையேக்கா என்ன எதனால ஏதும் பிரச்சனை கிச்சனை வரக்கூடாதுன்னு முன்னாடியே பண்ணிட்டாங்களோ என்னமோ

இருக்கலாம்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் இந்~ இந்த மாதிரி ஆனா வாரிசு படம் நல்லாருக்கு அதாவது family யோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் news அ பார்க்கையில அஜித் படம்தான் நல்லாருக்கு அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க அப்படியா இல்லை mostly வந்து இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இதுல எல்லாம் வந்து போட்டுருந்தப்போ வாரிசு ஒரு family படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க

எடுத்தாச்சா சரி சரி சரி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

ஒரு இன்னைக்கு news காலையிலயே பார்த்தேன் நானு அதாவது இங்க கிடையாது ராஜஸ்தான்ல

அந்த பொண்ணு வந்து ஒரு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு conceive ஆ இருக்கிற மாதிரி இருந்திருக்கு போல ninth standard படிக்கிற பொண்ணு